அங்க போயி சமைச்சு சாப்டுட்டு அங்க வந்து பக்கத்துல இருக்கற place க்கு போயிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் குழந்தைகளா எல்லாருக்குமே கிடைக்கும். நம்மளாயிருந்தாலும் நமக்கும் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து அப்படி போக விரும்பலையேக்கா. இப்ப நம்ம இப்ப நம்ம அம்மா அம்மா இருக்காங்க. அம்மா வார்~ இ~ பிள்ளைங்க இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட கேக்கேன் வாங்க நம்ம சி~ மாமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்றது நாங்க வரல. நீங்க போயிட்டு வாங்கம்மா. அப்படி அதேபோல ஒரு function வீட்டுக்கு போனாலும் அதுங்க அது பிள்ளைங்க நாங்க வரலைன்னுதான் சொல்லுது நாங்க வரல நீங்க போயிட்டு வாங்கம்மா. நாங்க வீட்ல வீட்டிலேயே அது தனிமையா இருந்து அப்படி அப்படியே என்ன பொழு~ அதுல என்ன அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுன்னே தெரில. அது அதனாலயே அது அவங்க வந்து நிறைய பொழு~ நம்ம வந்து விளையாடின விளையாட்டெல்லாம் அஹ் இப்ப முன்னிறுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்குது. முந்தி உள்ள விளையாட்டெல்லாம் மங்கிரக்கூடாது. அப்படின்னு சொல்லி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 interest ஆ இப்ப எடுத்துக்கிடவே இல்லையே. அது ஏன்னேயே தெரில. நம்ம எல்லாம் பிள்ளைங்கள்ட சொல்லிக்குடுத்து நம்ம வளர்க்கணும். அப்ப பிள்ளைங்க ஆஹ் சரி நமக்கு இப்டிப்டியிருக்கு.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 ஆமா ஆமா எல்லாத்தையும் நம்ம பெற்றோர் கையில இருந்தா மட்டுந்தான் இருக்கு. அதே போல நம்மளா இருந்தாலும் அப்டிதான். நம்ம என்ன அஹ் parents வந்து எல்லாருமே வேலைக்கு போறாங்க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 அஹ் ரொம்ப மன என்ன சொல்ல அழுத்தம் இருக்கும் கண்டிப்பா யாரா இருந்தாலும் வேலைக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அங்குள்ள work உ பளுவெல்லாம் கூட கூட நமக்கு அது மன அழுத்தமாதான் முடியும். அப்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு relax ஆகணும் அப்படின்னா அஹ் ஒரு songs கேப்பாங்க. நிறைய பேரு பொழுதுபோக்குன்னு சொல்லும் போதே songs கேட்பாங்க. அந்த songs கேட்கும்போது ஒரு mind க்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் கண்டிப்பா அதேபோல வெளிய கூட்டிட்டு போகும்போது ஒரு free யா ஒரு fresh ஆ feel பண்ணுவாங்க.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 ஆமா ஆமா ஆமா இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பாருங்க பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேக்கவே செய்யாது.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 ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம புதுசு புதுசா கத்துக்கொடுக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு ஆஹ் சரி okay நாம அடுத்தவாரம் எங்க போலாம் என்ன பண்ணலாம் என்ன பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வம் வரும் அதே மாதிரி

அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கும் போது ஓ இந்த மாதிரி பறவை எல்லாம் இருக்கா அப்~ அப்ப இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. முந்தி வந்து நம~ நம்ம காலத்துலெல்லாம் நம்ம நிறைய பறவைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் தெரியுதா இந்தந்த மரம் இது இதுன்னு தெரியுதா அதே போல மிருகங்களும் தெரியாது. குருவி சிட்டுக்குருவி இதெல்லாம் அதுவுகளுக்கு தெரியவே தெரியாது நம்ம சொல்லிக்குடு~ ~யும் ஆனா maximum பிள்ளைங்களுக்கு தெரியல நம்ம பழைய காலத்துல use பண்ண எந்த பொருளுமே பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுல தெரியல நம்ம சொல்லிக் கொடுக்கிறதுலதான் ஆஹ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அதுகளுக்கே தெரியும் பாத்தீங்களா ஆமா ஆமா ஆமா நிறைய வீட்டுகல்ல இப்ப அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு சில வீட்டுல வச்சிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு காமிக்கும்போது அவங்களுக்கே தெரியும் ஓ இதெல்லாம் use பண்ணாங்களா இந்த சாதனங்கள்லாம் பயன்படுத்துனா ஒரு அவங்களுக்கு ஒரு gain பண்ற உள்ள ஒரு process தான் அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பொழுதுபோக்கே நம்ம பெற்றோர்கள் ஊட்டுற விதந்தான் இருக்கு ஒவ்வொரு விதத்துலயும் அதை ஒவ்வொன்னா உடனே இப்போ சில குழந்தைங்கலாம் phone ன்னு சொல்லுது அடிமையா இருப்பாங்க அதிலருந்து வெளியே போனா டக்குன்னு முடியாது. ஆனா ஒவ்வொரு வாரம் வாரவாரம் அந்த விஷயங்களை அவங்களை அவங்க புகுத்தும்போது மாறிடுவாங்க easy யா மாறிடுவாங்க மாறமாட்டாங்கன்னு சொல்லமுடியாது மாறிருவாங்க கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா பிள்ளைங்க எப்படியும் மாறி மாறிருவாங்க. இப்ப வந்து நம்ம அம்மா அப்பா வளர்க்கிய விதத்துலதான் ஒவ்வொரு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 ஆனா நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி சொல்லி இப்படி பொழுதுபோக்கணுமோ நீ நம்ம phone ல வந்து ரொம்ப இது பண்ணக் கூடாது phone எல்லாம் நல்லதில்லை. அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே பிள்ளைங்களை உள்ளயிருந்து வெளிய கொண்டு வரணும் பசங்களையும்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 எடுத்து பொழுதுபோக்கனும்னு எந்த ஒரு அவசியமும் பசங்களுக்கு கிடையாது

வந்து ஒரு பயிற்சிதான் இப்ப வ~ நம்ம வந்து அஹ் வாகனத்தில பயிற்சி எடுக்கிறது ஒரு தப்பே கிடையாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை. எல்லாருமே இப்போ உள்ள காலத்துல இந்த கொரோனா வந்துச்சு பஸ் எல்லாம் ஊரடங்குல ஓடாம இருந்து அப்போ யாருக்குமே ஒரு அஹ் driving தெரிஞ்சா மட்டுந்தான் வெளியே போகக்கூடிய situation அமைஞ்சு அந்த time ல அவங்க வந்து பயிற்சி அடைஞ்சது தப்பே கிடையாது ஆனா அதுலேயே வந்து அஹ் ride னு வைக்கறாங்க ஒண்ணு

ஆஹ் சரிடா அதற்கான காரணத்தை நெற்கட்டும் செவ்வலுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெரியவங்க பேசிக்கிறாங்க. வாசுதேவநல்லூர்ல ஒரு ஆலமரத்தடியில அந்த ரெண்டு பெரியவங்களும் இருக்கிறாங்க ஒருத்தர் கேக்குறாரு நவாப் போட படைகள் நெல்லைக்கு வந்துடுச்சா அப்பிடின்னு கேக்குறாரு. அதுக்கு இன்னொரு பெரியவர் நெல்லைக்கு வந்தது மட்டுமே இல்ல நெல்லையை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஜெகதீரபாண்டிய நாயக்கர் அந்த நவாபோட படைகளுக்கு அடிபணிஞ்சி தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இதைக்கேட்ட இன்னொரு பெரியவர் அப்போ அடுத்து நம்மளோட நெற்கட்டும் செவ்வல் தானா நம்ம பாளையம்தான் அவங்களோட அடுத்த குறியா அப்படின்னு கேட்கவும் அந்த இன்னொரு பெரியவர் கண்டிப்பா நாமதான் அப்படின்னு சொல்றாரு அதற்கு இன்னொரு பெரியவர் நம்ம பாளையத்துல என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்கவும் அதைப் பத்திதான் இன்னைக்கு பேசிட்டிருப்பாங்க. வேற என்ன முடிவெடுக்கப் போறாங்க உயிரே போனாலும் சரணடைய மாட்டாங்க கண்டிப்பா போர் நடக்கத்தான் போகுது அப்படின்னு, இன்னொரு பெரியவர் சொல்லவும் அதே நேரத்தில நெற்கட்டும் செவலோட இரும்பு போன்ற கோட்டைக்கு மத்தியில் அமைந்த அந்த ராஜ மண்டபத்துல பூலித்தேவர் தளபதி தங்க மாணிக்கம் கைலாச குருக்கள் கஜனாவோட காப்பாளர் குமர பிள்ளை மற்றும் வேல்மணி தேவர் எல்லாரும் இருந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நெற்கட்டும் கோட்டையை பத்தி அவங்களுக்கு பெரிய கவலை கிடையாது ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் மாயூக்கன் தலைமையில ஒரு பெரிய நவாப் படைகள் வந்து நெற்கட்டும் செவலை தாக்குறாங்க. அந்த கோட்டைகளை பீரங்கிகள் ஒண்ணா சேர்ந்து தங்களோட குண்டுகளால தொலைக்க முயற்சி செய்த அப்பறமும் கூட நெற்கட்டும் சபை கோட்டையை தகர்க்க முடியால அந்த அளவு மலை பாறைகளாலும் சுட்ட சுண்ணாம்பினாலும் விளாம்பழ விழுதுகளாலும் ஆயிரமாயிரம் வாத்து முட்டைகளோட கருக்களாலும் நெல்லிச்சாறு ஆற்று மணல் கொண்டு கட்டப்பட்ட உறுதியான கோட்டை அது. அதனால இந்த கோட்டையை காவல் காக்கறதைப் பத்தி பெருமளவு வந்து யோசிக்கலை. ஆனா இந்தப் போரிலே ஜெயிக்கிறதைப் பத்தி பேசிக்கிறாங்க. அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்த புலித்தேவர் தளபதி தங்க மாணிக்கத்தைப் பத்தி கேட்கிறாரு. எத்தன பேர் வருவாங்க அப்படின்னு கேட்கவும் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச செய்திகளின் படி இருபதாயிரம் படை வீரர்கள் வராங்க. நாற்பது பீரங்கிகள் வருது அவங்க கிட்ட ஏறத்தாழ நாலாயிரம் துப்பாக்கிகள் இருக்கலாம் முன்னூறு வில் வீரர்கள் குதிரை மீது வந்துகிட்டு இருக்காங்க பூலித்தேவன் அவங்க ராஜகுதான குதிரை வீரர்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆமாம் அவங்கதான் புலித்தேவன் அவங்க வில்லு வித்தையில ரொம்ப சிறந்தவங்களாயிற்றே காசை கொடுத்து இப்படி சொந்த நாட்டுல இருக்க வேண்டிய மக்களையே விலைக்கு வாங்குற அவலம் ரொம்ப மோசமானது அப்படின்னு பூலித்தேவர் பேசிட்டுருக்குறார் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு தளபதி தங்க மாணிக்கம் கேட்கவும் புலித்தேவர் ஒரு உறுமளான குரல்ல சொல்றாரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த முகலாயனுக்கு இருக்கக்கூடிய துணிவு நமக்கு இருக்காதா இரண்டு மடங்கு இருக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தர் போருக்கு தயாராகணும். சொல்லி வச்சிடுங்க கண்டிப்பா வரணும். வெற்றி நமதுதான். வெற்றி பெற்ற பிறகு போரில் கலந்து கொண்ட வீரர்களுக்கெல்லாம் தகுந்த தன்மானமும் பட்டயங்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதை சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாரு அப்படியே செய்யுறேன். மன்னரே அப்படின்னு சொல்லி தளபதி ஒரு உதவியாளன்ட்ட சொல்லி ஊர் full ஆ முரசறைய சொல்றாரு. அதே நேரத்துல கஜானா காப்பாளர் குமரப்பிள்ளை கிட்டயும் வேல்மணி தேவரையும் பார்த்து புலித்தேவர் சொல்றாரு நம்ம கஜானாவுக்கு பயங்கரமான காவல் போடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்னது அன்னைக்கு கஜானா காப்பாளரான, குமர பிள்ளையும் வேல்மணி தேவரும் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு வித்தியாசமான பார்வை பாக்குறாங்க. பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளும் திறன் உள்ளவர் பூலித்தேவர் அதனால அவங்களை பார்த்த ஒடனேயே என்ன குமர பிள்ளை என்ன பார்வை அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வார்த்தைகள்ல மிரண்டு போன குமரப்பிள்ளை. பார்வை பார்வை அப்படின்ட்டு திணறாரு அதற்கு வேல்மணி தேவர் சொல்றாரு மன்னரே இப்போது வரக்கூடிய படைகளோட நோக்கம் நம்மளோட கஜானா இருக்கிற கோட்டையை கைப்பற்றுவதுதான் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதானது இல்லை அப்படிங்கறது. கஜானா வச்சிருக்க கோட்டைக்கு காவல் போதாது. அது வெறும் சின்ன பாக்கத்துக்கோட்டை மாதிரிதான். அதனால நாம நம்மளோட கஜானாவை, பாதுகாக்கிறது தான் முதல் வேலையா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு வேல்மணி தேவர் உடனே புலித்தேவர் அப்ப நம்ம பெரும்பகுதி படையை கஜானா இருக்கக்கூடிய கோட்டைக்கு அனுப்பி வச்சு அதை காவல் காக்கலாமே அப்படின்னு சொல்றாரு அதற்கு வேலுமணி தேவர் அதைவிட நாம விவேகமா செயலாற்றி கஜானாவை காப்பாத்துற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு புலித்தேவர் கொஞ்சம் கண்களை சுருக்கி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு வேலுமணி தேவர் நீங்க எங்களோட விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிச்சா கஜானாவை பாதுகாக்கிற பொறுப்பை, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னு புலித்தேவர் கேட்கவும் வேலுமணி தேவர் குமர பிள்ளை ரெண்டு பேரும் புலித்தேவரோட காதுகளுக்கு ரொம்ப அருகைல~ அருகாமையில் போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க

bus stand ல அருள் அப்படிங்கற வாட்ட சாட்டமான இளைஞன் தன்னோட luggage ஓட bus ல இருந்து இறங்கி நிற்கிறான். அருளைப் பற்றி சொல்லணும்னா இவன் ஒரு நாத்திகவாதி MABL வரை படிச்சிருக்கிறான் வாசுதேவநல்லூர்ல இருந்து நெற்கட்டும் செவ்வல் போகும் சாலை வழியா தன்னோட வீட்டுக்கு அப்படியே நடந்து போறான். போகும்போதே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, தன்னோட சிறுவயதில இருந்த அழகை எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிருக்கிறதை அவன் பாத்துட்டே வந்துட்டு பொதுவாகவே நாத்திகவாதிகளுக்கு இயற்கையைப் பற்றிய அறிவும் மனிதாபிமானமும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல, இவனும் இயற்கை இந்தளவு மாசுபட்டு கிடக்கிறதையும் மனிதர்கள் நகரமயமாதல் அப்படிங்கிற பேர்ல இயற்கையை கண்டுக்காம

அவங்களோட அப்பா, ஆத்தா, குருணிக்கழவி வந்து, ஏலே அருளு என்னலே சொல்லாம கொள்ளாம வந்துப்புட்ட அப்படின்னி அவன வந்து, கட்டிப்பிடிச்சு சில முத்தங்களை கொடுக்குது. ஆமா அப்பத்தா, ஒரு வருஷம் leave உ அம்புட்டையும் ஒரே நாள்ல எடுத்துட்டு உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு, அருள் சொல்லவும் அது கிடக்கட்டும் நீ வரதா சொல்லி இருந்தா உனக்கு இட்லி பணியாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பேனே அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இப்ப மட்டும் என்ன வந்தாச்சுல்ல இனி பண்ணு, அப்படின்னு சொல்றான். இந்நேரத்துக்கு அருளோட அப்பா அவனோட தங்கைகள் எல்லாரும் இவனை வந்து மகிழ்ச்சி வரவேற்கிறாங்க. அவனோட தங்கைகள்ல ஒருத்தி கேக்குறா அண்ணா மெட்ராஸ் எப்படி இருக்கு அப்பிடின்னு கேக்குறா. அதுக்கு அருள் ரொம்ப மோசம் traffic pollution ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படி ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்பிடின்னு சொல்றான் அதை கேட்ட அவனோட அப்பத்தா அப்ப நீ ஏன் இன்னும் அங்க இருக்கிற நம்ம ஊரு பக்கம் வந்துட வேண்டியது தானே அப்பிடின்னு சொல்லவும் நம்ம ஊரு பக்கம் வரலாம் வந்தா திருநெல்வேலி தான் கிடைக்கும். நம்ம ஊர்ல தோண்டுறதுக்கு துலாவுறதுக்கு என்ன இருக்குது அப்பிடின்னு சொல்றான். அதை கேட்டதும் பாட்டி என்னடா நீ ஒரு officer பத்தாயிரம் சம்பளம் வாங்குறேன்ல சொல்லி வச்சிருக்காங்க நீ தோண்டுறது துலாவுறதுன்னு வெட்டியான் மாதிரி பேசிட்டு இருக்க அப்பிடின்னு கேட்குது. அதுக்கு அருள் ஏன் officer ன்ன தோண்டுறது துலாவுறது இருக்கக் கூடாதா நான் பார்க்கிற வேலை அப்படி அப்பத்தா அப்படின்னு கேட்ட உடனே அப்பத்தா மறுபடியும் அதிர்ச்சி ஆகி அப்படி என்னடா வேலை பார்க்கிற அப்பிடின்னு கேட்கவும் இன்னொரு தங்கச்சி அங்க இருந்து அண்ணே archaeology department ல வேலை பார்க்கிறான். அதாவது தமிழ்ல தொல்பொருள் துறைன்னு சொல்லுவாங்க அப்பிடின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன எழவு பேரம் ஒண்ணும் புரியல அப்பிடின்னு சொல்லுது. உடனே அவனோட தங்கச்சி உன் பேரை விட நல்லாதான் இருக்கு பாட்டி. சரி அண்ணா போய் குளிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அருளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா பாட்டியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கதையோட இன்னொரு பக்கத்துல குமர பிள்ளையும் வேல்மணி தேவரும் கஜானா இருக்கக்கூடிய மாளிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வராந்தால அங்கும் இங்குமா நடந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தீவிரமா எதையோ யோசிச்சு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல ஒரு காவலாளி அங்க வேகமா ஓடி வர்றான். அந்த காவலாளியை பார்த்த ஒடனேயே வேல்மணி தேவர் அங்க போயி என்னாச்சு பட்டரை பார்த்தியா அப்பிடின்னு கேட்கிற கேக்குறாரு. உடனே அந்த காவலாளியும், ஆமா இதோ வரேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு, அப்படின்னு சொல்லவும் ஏன் அவரை உன்னோட குதிரையில கூட்டிட்டு வர வேண்டியதுதானே அப்பிடின்னு வேல்மணி தேவர் கேட்கிறாரு இல்லை அவருக்கு குதிரையில ஏற பயமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. சரி பல்லக்குலயாவது ஏத்திட்டு, கூட்டிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கிறாரு வேலுமணி தேவர் அதற்கு அந்த சிப்பாய் இல்லை அவரு நடந்தே வரேன்னு சொன்னாரு. அதனாலேதான் நான் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீ சீக்கிரம் போய் அவர் எங்கே வர்றாருன்னு பார்த்து கூட்டிட்டு வா அந்த முகலாய படைகள் எல்லாம், நெற்கட்டும் செவ்வல் நெருங்கி வந்துட்டிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவன் வாசலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அந்நேரத்துல வேதநாராயண பட்டர் அந்த மாலையோட வாசலுக்கு வந்து சேருறாரு உடனே வாசலுக்கே போய் வேலுமணி தேவரும் குமரபிள்ளையும் அவரை வரவேற்கிறாங்க. வேலுமணி தேவரை பார்த்து வேதநாராயண பட்டர் ஒரே பரபரப்பா இருக்கு. இந்நேரத்துல எதுக்காக எங்களை வரச்சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு வேலுமணி தேவர் நம்ம அரசரோட ஜாதகத்த பார்த்தீங்களா கட்டம் எப்படி இருக்கு அப்பிடின்னு கேட்கிறாரு. அதற்கு வேற~ வேதநாராயணப்பட்டர் கட்டம் கொஞ்சம் மோசமா தான் இருக்குது அப்பிடின்னு சொல்றாரு அப்ப அந்த யுத்தத்தில நாம ஜெயிக்கிறது கஷ்டம் தானா அப்பிடின்னு கேட்கவும் இப்போதைக்கு நாம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி என்ன பண்ணலாம் அப்போ நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பே கிடைக்காதா அப்பிடின்னு கேட்கவும் வெற்றிக்கு வாய்ப்பு இப்போது இல்லை. இப்போதைக்கு இந்த போரை நாம விட்டு விலகி எங்கேயாவது போயிட்டு அதுக்கு அப்புறம் வந்து, ஒரு போர்ல வெற்றி பெறுவதுதான் உத்தமம் அப்பிடின்னு சொல்றாரு வேதநாராயண பட்டர். சரி அது இப்ப நடக்கப் போற போரைப் பொறுத்து அமையும். ஆனா நமக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்பிடின்னு வேல்மணி தேவர் சொல்றாரு. அது என்ன வேலை அப்பிடின்னு வேத நாராயண பட்டர் கேட்கவும் நம்மளோட கஜானாவ காப்பாத்தணும் அப்பிடின்னு சொல்றாரு. அதற்கு வீர வேதநாராயண பட்டர் பாலையுமே அழிஞ்சு போச்சுன்னா கஜானாவை வச்சு என்ன பண்ண முடியும் அப்பிடின்னு கேட்கிறாரு. பட்டரே நீங்கதானே சொன்னீங்க. ஒரு தடவை நாம அந்த போரை நிராகரிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை வந்து ஜெயிக்கணும் நீ அதுக்கு நமக்கு இந்த கஜானால இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாமே கண்டிப்பா தேவைப்படும். அதனாலதான் இதை நாம கண்டிப்பா காவல் காக்கணும் அப்பிடின்னு சொல்றேன் அதை யோசிச்ச பட்டரும் சரிதா அதுக்கு என்னோட உதவி எதற்கு அப்பிடின்னு கேட்கவும் இல்ல இந்த புதையல் எல்லாத்தையும் ஒரு இடத்தில புதைச்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதனால அந்த புதைச்ச இடத்துக்கு நம்ம வீரர்களை காவலுக்கு போடலாமா இல்லைன்னா ஏதாச்சும் ஏவல் பிசாசுகளை காவலுக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, கேட்கிறதுக்காகத்தான் உங்களை வர சொன்னோம் அப்பிடின்னு சொன்ன உடனே, வேத நாராயண பட்டருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியும் முகத்துல வேர்வையும் துளிர்க்க ஆரம்பிக்குது இந்த பேய், பிசாசுகள் மலையாள தேசத்துல இருந்து நீங்க மாந்திரீகர்களை வரவச்சு போடலாம். ஆனா பெரும்பாலும் அந்த காவல் தெய்வங்கள் ரெண்டாவது புதையலை யார் தோண்டினாலும் அந்த ஆட்களை அடிச்சு கொன்னுரும் அதனால, அது சரியா இருக்காது. வீரர்களை காவலுக்கு வைக்கிறதும் உசிதம் இல்லை. நாம யாருக்கும் தெரியாம அந்த புதையலை புதைச்சு வச்சுட்டாலே உண்மை உண்மையாவே இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிய போகாது அப்பிடின்னு வேதநாராயண பட்டர் சொல்றாரு. இப்ப அங்க இருக்கக்கூடிய, வேலுமணி தேவரும் குமரபிள்ளையும் யோசிக்கிறாங்க பட்டர் சொல்றதும் சரிதான். காவல் தெய்வங்கள் கண்டிப்பா யாருன்னு பாக்காது. ரொம்ப சீற்றத்தோட இருப்பாங்க சரி, அப்போ வேற எதாவது இடத்துல வைக்கலாமா அப்படிங்கற ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிங்க பட்டறை அப்படின்னு சொல்லவும் பட்டர் கொஞ்சம் யோசிச்சு அப்போ ஒரே ஒரு வழிதான். நம்ம பாளையத்தோட அக்னி மூலையில இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல புதைக்கிறதுதான் சரியான வழியா இருக்கும் ஏன்னா, அந்த சுடுகாட்டுக்குத்தான் யாரும் போக மாட்டாங்க அப்பிடின்னு சொல்லவும் வேல்மணி தேவர் ரொம்ப சரியான யோசனை இப்பமே பண்ணலாம். சரி நம்ம புதையல் எடுத்து ஆள்களை கூட்டிட்டு போயி அங்க புதைச்சு வச்சிடலாம் அப்பிடின்னு சொல்லவும் பட்டர் ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க பகல் நேரத்திலேயே நாம அப்படி பண்றது சரியாகுமா அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே பொன்னு பொருள். வேதாந்தர்களுக்கு கூட அந்த பொன் பொருள பாத்தா ஆசை வந்துடும் இல்லையா அதனால

ஆறு ஊர் குளத்துல எல்லாம் தண்ணி இல்லையா அப்பிடின்னு கேட்கவும் அதே இங்க தண்ணி இல்ல. எல்லாருமே இப்பவும் bore போட்டு தான் விவசாயம் பண்றாங்க. அப்பிடின்னு பாட்டி சொல்லுது சரி நானும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்பிடின்னு வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான் அருள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாட்டி சரிடா நீ போகும்போது பார்த்துப்போ நம்மளோட காடு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்குது தப்பு தவறியும் கூட சுடுகாட்டு பக்கம் போயிறாதடா அன்னைக்கு ஒருத்தன் இப்படித்தான் சுடுகாட்டுக்கு போயி பகல்லயே பேய் அடிச்சு செத்துப் போயிட்டான் அப்பிடின்னு பாட்டி சொல்லவும் சாப்பிட்டுட்டு இருந்த அருள்மணி ஒரு சிரிப்போட பாட்டியை பார்க்கிறான். உடனே அவனோட தங்கச்சிங்க சேர்ந்து அண்ணனுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது. இதுல பேய் பிசாசையா நம்ப போகுது அப்பிடின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவன் வேகமா சாப்பிட்டுட்டு அவங்களோட காலனிக்கு போக தயாராகுறான் பாட்டி சுடுகாட்டு பக்கமா போகாத அப்பிடின்னு சொன்னதுக்காகவே தங்களோட வயலுக்கு போறதுக்காக அந்த சுடுகாட்டு பக்கமாகவே போறான் அருள்மணி போகும்போது சுடுகாட்டை ஒரு அலசு ஆராய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்குறான் அந்த சுடுகாட்டோட மத்தியிலே ஒரு பெரிய ஆலமரம் நிறைய விழுதுகள் விட்டு அப்படியே படர்ந்து நிக்குது அந்த ஆலமரத்தோட வயது ஊர் மக்கள் சொல்றபடி ஐநூறு வயதுக்கு மேலே இருக்கும் அங்க

மக்கள் பொதுவாகவே அந்த சுடுகாட்டோட ஒரு மூலையில இருக்கக்கூடிய மயான கோயிலுக்கு வந்து கற்பூரத்தை கொளுத்தி அதை ஒரு சுத்து சுத்தி கும்பிட்டுட்டுதான் போவாங்க அந்த மயான கோயிலுக்கு எதிர்ல ஒரு ஒன்பது மேடுகள் பெருசா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஒரு பழங்கதையும் வச்சிருந்தாங்க அதாவது ஒன்பது செட்டிமார்கள் சேர்ந்து தங்களோட தலையை தாங்களே அறுத்துட்டு நரம்பலி கொடுத்து விட்டதாகவும் அவங்களோட மயானம்தான் அந்த சமாதிதான் அப்படி எழுப்பப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்றாங்க இன்னும் சில பேர் அந்த ஒன்பது பேரும் இடி விழுந்து இறந்தவங்க அப்படின்னே சொல்றாங்க சில பேர் அது மயான இல்லை ஒரு குருதேவதையோட கோவில் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சொன்னாலும் அந்த கோவில் ரொம்ப பழுதடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய cement காரைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து போயிருந்துச்சு அந்த கோவிலோட வாசல்ல கோவிலான் அப்படின்னு ஒருத்தன் ஒரு வயசான கிழவன் அடிக்கடி படுத்துக்கிடப்பான் அந்த சுடுகாட்டோட வெட்டியான் கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்க படுத்து கிடக்கிறதுதான் அவனோட வேலை பெரும்பாலும் ஊருக்குள்ள வந்து மத்தவங்க யாரையும் பார்க்கவோ பேசவோ செய்ய மாட்டான் அப்பிடியேதான் படுத்து கிடப்பான் இன்னைக்கும் அவன் அந்த கோயில் முன்னாடி அப்பிடியேதான் படுத்து கிடக்கிறான்

சத்தமில்லாமல் அந்த மயானத்தை கடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது அருள்மணி அந்த அமைதியை பொருட்படுத்தாமல் நடந்து போயிட்டு இருக்கிறான் அப்போ திடீர்ன்னு அவனோட காதுல யாரோ முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்த அந்த முணுமுணுப்பு என்ன சொல்லுதுன்னா அருள்மணி ஓடிப் போயிரு சண்டி வரப்போறான் கதையோட இன்னொரு பக்கத்துல மருதநாயகம் அப்படிங்கிற பெயரோட பிற்காலத்தில் தமிழக மக்களால் அழைக்கப்பட்ட யூசுஃப்கான் கூடவே மாபூஸ்கான் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு தளபதி ஹெரான் இவங்க மூணு பேரும் அவங்களோட பெரிய படையோட நெற்கட்டும் செவலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க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 உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இந்தப் பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டா பகதூர் சிங்கை நந்தேட் நாட்டிலிருந்து பஞ்சாப்க்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் அரசாங்கம் கல்சா அரசை நிறுவினார் குரு கோவிந்த் சிங் ஒடுக்கப்பட்ட மேலாண்மை மேலோட்டமான ஏமாற்றம் அடைந்தார் மக்களை மக்களுக்கு தைரியம், சுயமரியாதை, தன்னம்பிக்கை

அடக்குமுறை மற்றும் அடங்குமுறைக்கு எதிரான அரசாங்கத்துடன் மோதி முகலாய பேரரசின் வேர்களை உலுக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும் தளபதி பஞ்சாப் நிலத்தில் சுமார் எட்டு ஆண்டுகளாக குதிரைகளை வைத்திருந்தவர் கால் தடங்களை விட்டுவிட்டு பஞ்சாபில் சீக்கிய கோம் குறுகிய காலத்திற்குள் ஒரு வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் சளைக்கவில்லை முடியும் ஜாஃபர் முகலாய ஆட்சியின் பேரரசர் சீக்கியர்களின் தடயங்களை அழிப்பதன் மூலம் துடைத்தார் ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியவில்லை பண்டா பகதூர் ஏழு ஆண்டு கால ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு

தன்னைத்தானே தியாகம் செய்தார் அதுவும் உலகின் தனித்துவமான தியாகிக்கு ஒரு எடுத்துக்காட்டு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

வருத்தத்தை ஏற்படுத்தியது தனது குழந்தைப் பருவத்தில் கருவுற்ற மா~ மானுக்கு அவர் பலியாகிய போது தன் முன் பிறக்காத குட்டிகளுடன்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 அவர் ஒரு சாது ஜானகி தாஸை சந்தித்தார் அவருக்கு மாதோ தாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்போது சாது ராமதாசை சந்தித்தார் ஆனால் இங்கு அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை நாட்டு சுற்றுப்பயணம் சென்றார் நா~ நாசர் பஞ்சவாடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான அகத் நாதத்தை சந்தித்தார் அவருடைய சேவையில் அவர் யோக சாதனா மற்றும் தஞ்சீக கற்றலில் நிபுணரானார் மூன்று வருடங்கள் அகர் நாதரின் சேவைக்குப் பிறகு அவர் இறந்தார் தீய சக்திகள் மாந்திரீகம் ஐந்~ ஐந்தர் மந்திரம் என்று அனைத்து புத்தகங்களும் அவர் கைகளில் வந்தன அவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றோர் பலர் அவருடைய சீடர்கள் ஆனார்கள் அவரது விருப்பங்களை நிறைவேற்ற, அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது அதன் காரணமாக அவர் மிகவும் திமிரு பிடித்தார்

நாட்டினரை சந்தித்த போது அவர் நாகினா காட்டில் முகாமிட்டார் அகோகர் இறந்த பிறகு அந்த மனிதனும் அலைந்து திரிந்து நடாரை அடைந்து ராவியின் கரையில் தனது கவர்ச்சியைக் காட்டத் தொடங்கினான் நெதர்க் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் ரிக்தி சித்திகளுடன் சாந்தா மகாத்மாவை சிம்மாசனத்தில் அமர வைத்து பின்னர் அரியணையை அவிழ்ப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக பண்டா பகதூர் பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாஹிப் சிரித்துக்கொண்டே இப்போது அரியணையை தேவையா சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு அவர் சிங்காவுடன் துறவி முகாமிற்கு சென்றார் குரு சாஹிப் யாரும் உட்கார அனுமதிக்கப்பட்டதா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 ஹரிசத் தங்~ தக்கினியிடம் கூறுவாக ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுபவர் ஆனார் ஒரு மாதம் அவருடன் தங்கி

என்ற பட்டம் பட்டாவால் வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் குரு சாஹிப்பிற்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி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 தாய் ரன்சிங், பாய் பாத் சிங் ஆகிய ஐந்து நண்பர்களின் தலைமையில் அவரது அம்புகளிலிருந்து ஐந்து அம்புகள் வீசப்பட்டன நாகாரா நிஷாந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கான ஹூக்னேன் மற்றும் இருபது சிக்காரர்களுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாஹிப்பை தனது மிகப் பெரிய எதிரியாக கருதிய வசீகரன் கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாஹிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினார் தனியாக விடப்பட்டது அவரது உத்தரவின் பேரில் நாடோரின் ஆட்சியாளர் சிங்காவின் பின்னால் தனது ஆட்களை அனுப்பினார் நாடரிலிருந்து அரசப்படைகள் தம்மை பின்தொடர்வதை அறிந்த பண்டாசிங் அவர்களை தவறாக வழி நடத்துவதற்காக சுற்றிச் சென்றனர் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டேரி நகரமான அம்பாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டனர் இத்துடன் பண்டாசிங்கின் வாவா என்று சுற்றிலும் கேட்கத் தொடங்கியது ஒரு கிராமத்திற்கு ரவுடிகள் மற்றும் கொள்ளையா~ கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர்கள் புகாருடன் பண்டாசிங்கிடம் வருவார்கள் பண்டாசிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கு சூறை~ சூறையாடலுக்கும் சூறையாடலுக்கும் அழகி~ அழகியிருந்த மிடானி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று எந்த அரசு விஷயத்தையும் கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தனர் இனிமேலாவது அவர்களின் உடமை, உயிர், உடைமைகள்,

மக்களுக்கு நியமிக்கப்பட்டார் இந்தப் பெண் கிராமத்து சோதரி~ சோதரிகளை என்~ என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரிகளிடம் சென்றார் புகார் செய்தார் பண்டா பகதூர் வெற்றிகளுக்கும் வெற்றிகளுக்கும் மூலகாரணம் தாபா மற்றும் தனக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்த குரு கோவிந்த் சிங்ஜியின் ஆசீர்வாதங்கள் மாகாணங்களுடன் இடையிலான பயனில் இருவத்தி ரெண்டு வருட அனுபவம் மூன்று பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர்வீரன்

வீரர்கள் களத்தை விட்டு ஓடினர் ஆனால் பண்டா பகதூர் மனம் தளரவில்லை அத்தகைய தைரியத்துடன் களத்தில் போராடினார் அவரே எதிரிகளை எதிர்கொண்டார் வரலாற்றின் போக்கை மாற்றினார் நான்கு கானூர் நிலத்தில் ஒட்டுமொத்த கந்தர்களும் ஒரே கொடியின் கீழ் திரண்டபோது அவர் தன்னை அவர்களின் ஜதேதர் என்று அழைக்காமல் கல்சாபந்தரை தங்கள் சொந்த ஜதேந்தரை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் தந்தை பெருமைப்படுத்தியது அவர்களின் நம்பிக்கைய வென்றது அனைத்து பந்தர்களும் முழக்கமிட்டு பண்டா பகதூரை தங்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தனர்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

அவரது கல்லறை உள்ளது இருக்கிறது அவர் இந்து பிராமண பண்டிதரையும் எதிர்க்கவில்லை மூட நம்பிக்கை மதவெறி மற்றும் வெறுப்புடன் அவரை எதிர்த்தார்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 பண்டே சிங்கை தனது மருமகள் சூஷில் காவுர்க்கு திருமணம் செய்து வைக்க முன்வந்தார் இந்த பிரசா~ பிரசா~ இந்த பிரசாதம் குரு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 அவர் தனது மகளின் உறவைக் கொடுக்காத நிலையில் சூசில் கவுர் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றால் குரு சாஹிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்து போராட பல தியாகங்களை செய்துள்ளார் இந்த அரசர்கள் நான் உனக்கு துரோகம் செய்தேன் அந்த தவறை அழிக்க என் உயிரை சீக்கியிடம் கொடுக்கிறேன் தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்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 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று லட்சுமி சாகலை ஒன்பது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவர் இருபத்தி அஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி இரண்டாம் முதல் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழு வரை பணியாற்றினார் பத்து சூன் ரெண்டாயிரத்தி இரண்டில் அப்பொழுது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 சமாஜ்வாடி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக அறிவித்தது கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி நாராயணன் இரண்டாவது முறையாக போட்டியிடலாம் கலாம் நாட்டின் பதினோராவது குடியரசு தலைவராவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார் பிறகு ஆஹ் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சகாக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாநிலங்களவை அவையுடன் பாராளுமன்றத்தில் ஊடகங்களின் கலாமிற்கு வெற்றி என்ற முடிவான கூற்றுடன் நடந்தது வாக்குகள் எண்ணும் பணி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 ஜூலை இருவத்தி ஐந்தாம் தேதியில் பதவியேற்ற பின்பு ராஷ்ட்ரபதி பவனுக்கு குடியேறினார் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரதிய ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்ட மூன்றாவது ஜனாதிபதியாவார் ஆஹ் ஆகியோர் ஜனாதிபதி ஆவதற்கு முன் பாரதிய ரத்னா விருது பெற்றவர்கள்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 இருபத்தி ஒன்றில் இருபது கருணை மனுக்களை ஜனாதிபதியாக விசாரித்து முடிவெடுப்பதில் செயலற்றவர் என்று விமர்சிக்கப்படுகிறார் எழுபத்தி இரண்டாவது சட்டத்தின் கீழே மன்னிப்பு வழங்கல் இறப்பை இறப்பு தண்டனை வழங்கல் மற்றும் நிறுத்தல் மாற்று இறப்பு வரிசையில் குற்றவாளிகளின் மரண தண்டனை நிகழ்த்தல் ஆகியவற்றை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது கலாம் தனது ஐந்தாண்டு கால பதவி காலத்தில் கற்பழிப்பு குற்றம் புரிந்த ஆஹ் கருணை மனுவை தள்ளுபடி செய்து தூக்கிலிட ஆணை கொடுத்து ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தார் இருபது மனுக்களில் மிக முக்கியமான ஆஹ் காஷ்மீர் தீவிரவாதி அப்சல் குருவிற்கு அவர் ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்றில் பாராளுமன்றத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்காக இரண்டாயிரத்து நான்கில் உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது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

சம்பந்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி மறுபடியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்தார் அவருக்கு இடது சாரி மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் புதுப்பிக்கப்பட்ட

கலாம் பரிந்துரைக்கப்படலாம் என்று கூறின அந்த அறிக்கைக்குப் பிறகு சமூக வலைப்பின்னல் தளங்கள் கலாம் வேட்பாளராக நிற்பதற்கு ஆதரவை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் செயல்பட்டன ஆஹ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனது பரிந்துரையான கலாமை இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நிறுத்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறியது தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஆஹ் கலாமிற்கு தங்கள் ஆதரவையும் அவரின் பெயரையும் முன்மொழியவும் ஆர்வம் தெரிவித்தனர் சம்மதம் தெரிவித்த சில நாட்களில் ஆஹ் தனி ஆதரவாளராக்கி விட்டு பின்வாங்கினர் பதினெட்டு சூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதியில் பல ஊடகங்களுக்கு பிறகு கலாம் ரெண்டாயிரத்தி பன்னண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார் இப்போது

சக பணியாளர்கள் கூறினர் ஆஹ் சேத்னா என்ற இரசாயன பொறியாளர் அணு அறிவியல் மற்றும் அணு இயற்பியல் கட்டுரைகளை வெளியிட கலாமிற்கு எந்த பின்னணியும் இல்லை என்று விமர்சித்தார் கலாம் அணுப் பொறியியலில் மற்றும் முற்றிலும் வேறுபட்ட விண் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றோர் மேலும் அவர் சாதனைகளுக்காக பல பல்கலைக்கழகங்கள் வழங்கிய பட்டமும் அணுப் பொறியியலிலிருந்து முற்றிலும் மாறப்பட்டது என்றும் சேத்னா கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் கலாம் தனது கல்லூரியில் கல்லூரிப் படிப்பில் மேம்பட்ட இயற்பியலில் தோல்வி அடைந்தார் என்றும் அவருக்கு அணு இயற்பியல் பற்றி என்ன தெரியும் என்று சேத்னா அவரது